பெட்ரோல் அடிக்கிற மெஷின் வந்து இரண்டு ஏடத்துல வச்சுருக்குது.

இந்த கடையில ஷூக்கு கலர் வந்து நல்ல நல்ல கலர் வந்து இருக்குது.

அதுக்கு பேக்குல ரெண்டு பேரு பேசி நிக்காங்க.

இந்த பக்கத்துல கடலுக்குள்ள கொறைய பாறைல இருக்குது.

அந்தக் கப்புக்கு முன்னே செவப்பு கலரும் கீழ கொஞ்சம் டிசைனும் செய்து வச்சிருக்குது.

பெறக்க ஒரு கட்டடம் இருக்குது அதுல ஓடிட்ருக்குது .]

இதுல வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரம் எல்லாம் அதுல மேல அடுக்கி பரக்கி வெச்சிருக்குது.

மதுர ஜோரிர்கு அப்புறொ ரெண்டு கட்டிடமும் இருக்குது.

அந்த அலமாரிக்குள்ளா சின்ன சின்ன பெட்டிக்கல்ல சாதனங்கள் அடிக்கி அடக்கி வெச்சிருக்குது.

இதுல அழகான மரங்கள் வந்து நல்லா இருக்குது.

இது மேல செவர்ல இரண்டு ஃபேன் தொங்கவிட்டுருக்குது.

இந்த ரோட்ல ஒரு காரும் ஒரு பைக்கும் நி நிறுத்தி உட்டுருக்குது.

வலது பக்கத்துல ஒரு பொம்பள இருக்குது அதுக்கு பின்னாடி கொஞ்சம் மரங்கள் எல்லாம் நிக்குது.

இது ஒரு இரயில்வே நிலையத்துல டிக்கெட் எடுக்குற எடம் போல இருக்குது.

ஒரு சோபா செட்டு கெடக்குது.

இந்த சாமிக்கு மின்ன நெறைய பழமும் பூவும் எல்லா இருக்குது.

அதுல மூணு வண்டிய ஒரே வரிசையில வச்சிருக்கு ஒன்ன மட்டும் தனியா வச்சிருக்குது.

அங்க கிட்ட ஒரு ஆட்டோ வந்து நிக்கிற போல இருக்குது.

அத அடுக்கி வெச்சிருக்க கூடிய அலமார நீல கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்குது.

இதுல பூ பூக்குற செடிகள் நெறைய கவர்ல வச்சுவுட்டிருக்காவ.